இந்த வீட்டு என்ட்ரன்ஸ்ல பூத்தொட்டி வெச்சிருக்காங்க வீட்டு சைடுல கார்டன் இருக்கு.

இது ஒரு காடன் காடன்ல ஒரு பெரிய ட்ரீ இருக்கு.

பெட்டு பக்கத்துல ஒரு ட்ரிப்ஸ் ஸ்டாண்ட் நிக்கிது ரெண்டு விண்டோஸ் இருக்கு அந்த ரூம்ல .

ஒரு ஒயிட் கார் நிக்கிது பின்னாடி சுத்தி ஃபுல்லா ஃபாரஸ்ட்டா இருக்கு.

அந்த ரோட்ல நெறைய வண்டிங்க நிப்பாட்டி வெச்சிருக்காங்க.

அந்த ஸ்டேடியத்துக்கு பின்னாடி ஃபுல்லா ஃபாரஸ்ட்டா இருக்கு.

அந்த பில்டிங்கு பின்னாடி ஃபுல்லா வீடுங்கலா இருக்கு.

ஃபையர் எழுதுன பக்கெட்ஸ் வெச்சிருக்காங்க பெட்ரோல் பங்க்குக்கு பின்னாடி நெறைய வண்டிக நின்னுட்ருக்கு.

இது ஒரு ஆஃபீஸ் ரிசப்ஷன் இந்த ரிசப்ஷன்ல ஒரு ஃபிஷ் டேங்க் வெச்சுருக்காங்க.

அதோட அது ஒட்ற பேஸ்ட் வெச்சிருக்காங்க.